உடனே ராபர்ட் வந்து யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பாத்துட்டு okay சரி பண்ணுவோம் அப்படின்னுட்டு free யா வேலை செய்யறதுக்கு வந்து ராபர்ட் வந்து ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்த அவரு யாருக்கிட்டயுமே சொல்லல. அவங்க கிட்டயும் சொல்லவே இல்ல.

விட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் விட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் நம்ம free யா வேலை செய்யறோம். நம்மளுக்கு எதுவுமே கத்து தர மாட்டேங்கறாங்க. ஒரு mind ஓடிக்கிட்டே இருக்கு but still அவர் கிட்ட கத்துக்கணுங்கிற ஒரே intention ஓட அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. கடைசி வாரம் பாத்தீங்கன்னா fourth week

வாங்க நம்ம ஒரு ride போலாம் அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு பேரையும் போறார் அவங்க அப்பா வந்து ரொம்பவே important ஆன சில விஷயங்களைப் பத்தி இந்த பசங்ககிட்ட சொல்றாரு அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிர சீக்கிரமாவே யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா

வெளிய வர்றதுன்னு நீங்க இப்பவே யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா suppose நீங்க இதை கத்துக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை full ஆ நீங்க ஒரு employee ஆ தான் இருப்பீங்க job security ன்ற ஒரு illusion லயே உங்க வாழ்க்கை போகும். suppose உங்களுக்கு இப்படித்தான் life வேணும்னா அதை நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி okay நீ கேட்ட one hour க்கு உனக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் தரேன். அப்படின்ற மாதிரி ராபர்ட்கிட்ட சொல்றாரு. ராபர்ட் என்ன நினைச்சுக்கிறார்ன்னா அவரை கலாய்க்கிறதுக்காகச் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. அவருக்கு வந்து அப்படி தோணுது. நம்ம வந்து okay நம்ம கேட்ட pay நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு okay நம்ம கேட்டது வந்து நம்மளுக்கு கிடைக்குது இன்னும் நம்ம நிறைய வேலை செய்யணும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு thought வரும். சரி அது ஆ ஆனா வந்து அவர் கம்முனு இருக்காரு ஏன் இதை ஏன் sudden ஆ அவர் இப்ப என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு thought ல ஒரு question அவர் mind ல ஓடறதுனால அவர் கம்முனு இருக்காரு அஹ் இவர் கம்முன்னு இருக்கிறதை பார்த்துட்டு ரிச் டாட் வந்து இன்னும் கொஞ்சம் offer அதிகப்படுத்தறாரு. சரி okay நான் one hour க்கு வந்து உனக்கு நூறு ரூபாய் தரேன். அப்படின்றதும் சொல்றாரு. அதாவது அவருக்கு offer ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காலத்துல படிச்சவங்களே வந்து one hour க்கு நூறு ரூபாய் வாங்க மாட்டாங்க எனக்கு போய் நூறு ரூபாயா அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்குன்னு இவரு வந்து கம்முனு ஆயிட்டாரு. இப்ப final ஆ யோசிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா சரி okay நான் one hour க்கு உனக்கு இருநூறு ரூபாய் தரேன் அப்படிங்கறாரு ராபர்ட்க்கு வந்து இப்ப புரிஞ்சிருச்சு okay இவரு நம்மள ஏதோ test பண்றாரு. இவரு வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாரு அப்படின்னுட்டு இங்க ரெண்டு பேரும் கம்முன்னே இருக்கறாங்க ராபர்ட்டும் சரி மைக்கும் சரி சரி பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரிச் டாட் சொல்றாரு okay good பரவாயில்லை நீங்க better ஆதான் இருக்கீங்க. நான் இப்படி சொல்லும்போது most of the people என்ன சொல்லுவாங்க அப்படின்னா okay நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு offer அ ஒத்துப்பாங்க. ஏன்னா humans க்கு வந்து பார்த்தீங்கன்னா fear and greed அப்படின்னு இரண்டு emotions இருக்கு. பயம் பேராசை. இந்த இரண்டு emotion இருக்கு. இந்த இரண்டு emotion இருக்கறதுனால அவங்க ஏதாவது ஒண்ணு off accept பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு and இதுக்கு அவரு ஒரு அவருக்கு ஒரு example சொல்றாரு. first வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஒரு பயத்தினால வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. நம்மளு நம்ம கிட்ட வேலை இல்லை அப்படின்ற ஒரு பயத்தினால வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் காசு உள்ள வர ஆரம்பிச்சவுடனே அவங்களுக்கு ஆசையும் வந்துரும் நாம இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னுட்டு so வர்ற காசும் போயிடும். இதை வந்து fear and greed concept அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பியும் மாசத்தோட end ல பார்த்தீங்கன்னா கையில காசு இருக்காது. திருப்பி அடுத்த மாசம் வேலைக்கு போகணும் பயம் வந்துடும் திருப்பி அடுத்த மாசம் இந்த fear வரும் so இது ஒரு cycle மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அப்படின்றவங்க சொல்றாங்க and இது வந்து ஆன இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி. இந்த EMI கட்டுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஒரு first க்கு நம்ம கையிலே எதுவும் இருக்காது. ஒரு bike ல வேலைக்கு போவாங்க கொஞ்சம் income கையில வர ஆரம்பிச்ச உடனே அந்த income அ வெச்சு EMI ல ஏதாவது ஒரு product அ வாங்கிருவாங்க. அப்படி EMI கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து அவங்க வாழ்க்கை full ஆ வந்து இப்ப இது வந்து முதல் class ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே predominant ஆ இருக்கிற ஒரு விஷயம்தான் இது and வந்து இது வந்து ஒரு இது பண்றாரு. இதுக்கு ராபர்ட்டோட அப்பா இதுக்கு வந்து மைக் ஓட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா

நம்ம யாருக்கும் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு mindset ல அவங்க இருக்கிறதுனால அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு job வந்து ஒரு short-term solution தான். ஒரு long-term problem க்கு short-term solution தான் ஒரு job temporary solution தான் ஒரு job ஆனா job வந்து permanent solution கிடையாது நிறைய பேர் இந்த permanent solution அப்படின்னு நினைக்கறதுனால தான் இந்த அவங்க இந்த state ல வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து வந்து சொல்றாரு இதெல்லாம் இந்த பசங்களுக்கு வந்து இப்போதான் ஓ ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா இதை வந்து மை ராபர்ட் வந்து easy ஆ வந்து relate பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா இதை என்ன நினைச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து அடிக்கடி அவன்கிட்ட அதான் சொல்லுவாரு. ஒரு நல்ல வேலை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா settle ஆகணும் life ல. நிறைய increments வரணும். நிறைய hard work பண்ணணும் இந்த வேலையில increments வரும் அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில super ஆ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அப்பா இப்படி சொல்றாரு இன்னொருத்தர் வந்து, அவருக்கு அப்படியே complete ஆ opposite ஆ சொல்றாரு. so இதெல்லாம் சொன்னவுடனே தான் ராபர்ட்க்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. சரி okay அப்படின்னா இவங்க போற route ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்மதான் இது பண்ணணும் அப்படின்னுட்டு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனேதான் அஹ் மைக்கோட அப்பா வந்து இதுக்கு உண்மையான ஒரு reason சொல்றாரு

நீங்க வந்து ஒரு money எப்படி manage பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டாதான் உங்கனால இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர முடியும். so அதை கத்துக்கோங்க, அதை நான் வந்து சொல்லித் தர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி முடிச்சு திருப்பி வர்றாங்க வந்தவுடனே அவங்க அப்பா அவங்களை shop ல விட்டுட்டு அவரு திருப்பி கிளம்பிடுறாரு. இவங்க திரும்பி work பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படித்தான் கொஞ்ச நாள் இன்னொரு ஒரு மாசம் அப்படியே ராபர்ட் இப்படி work பண்ண ஆரம்பிக்கிறாரு work பண்ணும் போதுதான் அவரு இந்த விஷயத்தை note பண்றாரு என்ன விஷயம் அப்படின்னா அந்த shop manager பார்த்தீங்கன்னா ஒரு comic book ல இருக்கிற coupon அ மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு comic book அ எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து ராபர்ட் போய் கேட்கிறாரு என்ன பண்றீங்க அப்படின்னுட்டு அதில அந்த manager என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த coupon அ கொடுத்தா எங்களுக்கு discount கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த comic book அ எல்லாம் நாங்க தூக்கி போட்டிருவோம் அப்படின்னுட்டாங்க. உடனே ராபர்ட் வந்து அவங்ககிட்ட request பண்ணி இந்த comic book அ நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. சின்னப் பையன் அப்படின்றதுனால அவங்களும் சரி okay நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஆனா யார்கிட்டயும் விற்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு condition ஓட வச்சுக்க சொல்றாங்க. சரி okay உடனே ராபர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு மாசம் என்ன பண்றாருன்னா இந்த book எல்லாம் collect பண்றாரு. இந்த மாதிரி யார் யார்கிட்ட ஓரளவு collect பண்ணமுடியுமோ எல்லார்கிட்டயும் collect பண்ணி ஒரு ஒரு மாசத்தில வந்து ஒரு library மாதிரி open பண்றது comic library மாதிரி ஆஹ் அந்த time ல பார்த்தீங்கன்னா ஒரு comic book பத்து ரூபாய் இருக்கு அப்படின்னா அவர் just ஒரு ரூபாய் charge பண்றார். so ஒரு comic book க்கு வந்து ஒரு ரூபாய். நீங்க வந்து one hour எது வேணா படிச்சுக்கலாம் அந்த time ல so வந்து ஒரு student க்கு வந்து ஒரு ரூபாங்கறது அப்பவெல்லாம் ரொம்ப சின்னக் காசு தான். so ஒரு student வந்து ஒரு ரூபாய் pay பண்ணி one hour படிச்சுக்கலாம். நாம வந்து பத்து comic book வாங்க இது வெச்சு நம்ம பத்து comic book இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு mindset ல நிறைய பேர் நிறைய comic book இருக்கு. so வந்து படிக்கலான்னுட்டு ஆர்வத்தில one hour க்கு ஒரு ரூபாய்ன்னு charge பண்றார்

அவருக்கு உடனே கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது. உடனே அவர் யோசிக்கிறாரு okay இது நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு அப்படின்னுட்டு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா develop பண்றார் so அவருக்கும் ஒரு சின்ன சின்ன cashflow ஆ வந்துட்டே இருக்கு இதில இருந்து அவர் உடனே அவர் ஆச்சரியப்படுறார் okay நம்ம இது நல்ல method அப்படின்றாரு. உடனே வந்து அடுத்த ஒரு problem வந்து இது ஆகுது so வேற ஒரு school பையன் கூட பிரச்சனை ஆயிட்டு இந்த business வந்து shut down பண்ற மாதிரி ஆயிடுது. அதுவே அவரோட இரண்டோட அவரோட இரண்டாவது business உம் shut down ஆகுது சின்னப் பையன் தான் but still அவரோட technically இது அவரோட ரெண்டாவது business இதுவும் shut down ஆகுது பண்ணிட்டு உடனே இந்த idea வை வந்து அவரு போய் ரிச் டாட் கிட்ட சொல்றாரு, இப்ப ரிச் டாட்க்கு வந்து ஒரே ஆச்சரியம் actually பரவாயில்ல நம்ம சொன்ன விஷயத்த இவங்க correct ஆ புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னுட்டு ரிச் டாட் வந்து உடனே இது பண்றாரு, பாராட்டுறார். okay fine இதுதான் விஷயம் இப் இப்படித்தான் பணத்தை வந்து உங்களுக்காக நீங்க வேலை செய்ய வைக்கணும். இதனாலதான் நான் வந்து உங்களை free யா வேலை செய்ய சொன்னேன் நான் உங்களை free யா வேலை செய்ய சொன்னதுனால நீங்க வந்து அந்த time, I mean நீங்க free ஆ வேலை செஞ்சீங்க so உங்களுக்கு வேற source கிடையாது. அதாவது உங்களை ஒரு ஒரு corner ல வந்து push பண்ணா தான் நீங்க அதில இருந்து ஏதாவது ஒரு lesson அ கத்துப்பீங்க அப்படின்னுட்டு ரிச் டாட் வந்து இந்த இதை முடிக்கிறாரு சாக்ரடீஸ் வந்து பாத்தீங்கன்னா financial literacy அது என்னடா இது financial literacy அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். பணக்காரங்க பணக்காரங்களாயிட்டே போவாங்க. ஏழை வந்து இன்னும் ஏழையாயிட்டே போவாங்க middle class வந்து அப்படியே இருப்பாங்க so அப்ப பணக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா middle class and poor people க்கு வந்து தெரியாம இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னு இருந்தா இந்த video ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு example ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்ல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நிறைய பணம் சம்பாதி நல்ல வேலைக்கு போ நிறைய சம்பாதி நிறைய சம்பாதி அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்டிலயும் சொல்ற ஒரு common advice ஆனால் author என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. நீங்க எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம் இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வைப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு அஞ்சாயிரம் ரூபாய் கூட சேர்த்து வைக்காம இருப்பாங்க. அப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களோட financially literate அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப எல்லா இடத்திலயும் பார்த்தீங்கன்னா எப்படி சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது எப்படி சீக்கிரமா பணக்காரனாவறது இப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த target பண்றாங்களே தவிர நம்ம என்னதான் பணக்காரன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த spending habit அது வந்து ஒழுங்கா இல்லைன்னா இப்ப நம்ம கையில ஒரு லட்ச ரூபாய் திடீர்ன்னு வருது அப்படின்னா இப்ப for example நீங்க lottery யே எடுத்துக்கலாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா lottery ஜெயிப்பாங்க lottery ஜெயிக்கற chance கம்மியா இருந்தாலும் திடீர்னு அவங்க கையில ஒரு ஒரு லட்ச ரூபாய் வருது அப்படின்னா அதை வந்து எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் வந்துச்சோ அதைவிட சீக்கிரமா அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை அவங்க சம்பாதிக்க கஷ்டப்படலை same time வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு spending habit வந்து poor ஆ இருக்கறதுனால வந்த பணத்தை எங்க spend பண்ணணும்ன்னு தெரியாம தப்பான இடத்தில spend பண்ணி திருப்பி போயிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு நல்ல பணக்காரங்க இருக்காங்க. கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க. திடீர்ன்னு ஒரு இடத்தில வந்து சறுக்கி கீழே போயிட்டு திருப்பி bankruptcy வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி எவ் எவ்வளவு I mean எந்த level ல இருந்தாங்களோ அதைவிட அவங்க மேல போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பணம் எப்படி work ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. வர்ற பணத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நல்ல example அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ப்ரான்சன் சொல்லலாம் and இவங்க எல்லாருமே வந்து bankruptcy வரைக்கும் போயிட்டு just miss ல escape ஆயி திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்தவங்கதான். சரி அப்படி என்னதான் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா difference between asset and liability ஒரு asset னா என்ன liability ன்னா என்ன அப்படின்றதுதான் first lesson இதுதான் நம்ம predominant ஆ புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பணம் எப்படி work ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்னா முதல்ல நம்மளோட asset ன்னா என்ன நம்மளோட liability ன்னா என்ன அப்படின்னு asset ன்னா எதுவும் கிடையாது. சொத்துன்னா asset செலவுன்னா liability அப்படின்னு சொல்லலாம் so simple ஆ சொல்லணும் அப்படின்னா

ஒரு முக் இந்தியால இருக்க முக்காவாசி பேரோட பெரிய கனவு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கறது அவங்களோட பெரிய கனவே. ஆனா இந்த வீடு ஒரு liability அப்படின்றது இங்க இருக்க பாதி பேருக்கு தெரியாது liability ன்னா எதுவும் இல்லை. ஒரு வீடு பாத்தீங்கன்னா உங்க pocket ல இருந்து பணம்தான் எடுக்கும் for example வீடு வாங்கினீங்கன்னா tax கட்டணும் ஆஹ் suppose சில பேர் கடன் எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கு mortgage இருக்கு வந்து loan போட்டு வாங்குவாங்க. car, property tax இருக்கு maintenance tax இருக்கு water tax இருக்கு ஒரு வீடு இது உங்க கையில இருக்குன்னா அதுக்கு அவ்வளவு செலவு இருக்கு. அவங்க முதல்ல வீட வாங்குங்க. அடுத்து அவங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்தது car வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு car ரும் பார்த்தீங்கன்னா ஒரு liability தான். ஒரு car வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த car அ வச்சிட்டு நம்ம petrol போட்டு இல்லை அந்த car க்கு tax கட்டணும் mortgage, I mean மாசாமாசம் maintenance அந்த மாதிரி ஒரு car உம் வந்து liability தான் so ஏன்னா I mean நம்ம society ல அப்படித்தான் design ஆயிருக்கு.

இதில இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா

இந்த chart ல பார்த்தீங்கன்னா நாலு column வரும். first column வந்து பார்த்தீங்கன்னா income, second column வந்து expense, third column வந்து asset, fourth column வந்து liability, so இப்போ எல்லாரோட cash flow pattern எப்படி இருக்கு அப்படின்றதைப் பார்ப்போம். so ஒரு ஒரு lower middle class person னோட cash flow pattern எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல job க்கு போவாங்க. job க்கு போயிட்டு அவங்களுக்கு வர income வரும். அந்த income என்ன பண்ணும்னா அவங்க செலவுக்கு போயிடும். அதாவது food, tax rent அதுக்கப்புறம் இந்த transportation, fun இந்த மாதிரி சில விஷயத்துக்கு வந்து அவங்க income வர income full ஆ இதிலயே செலவாயிடும். அவங்க இந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்க financially rich or அவங்க பணக்காரங்க அப்படின்ற ஒரு state அடைய ரொம்ப வருஷம் ஆகும். ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அவங்க mindset ல நிறைய மாத்தணும் so ஒரு middle class பாத்தீங்கன்னா job இருக்கும். அந்த job ல இருந்து அவங்களுக்கு வர்ற income பாத்தீங்கன்னா வழியா வரும். and அவங்களுக்கு ஒரு expense வரும் tax வரும் mortgage வரும் fixed expense ன்னு fixed expense ன்னா மாசாமாசம் நான் இதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து middle class ல இருக்கும் food, clothing, fun அப்படின்னு போயிடும். அவங்க liability அதாவது இங்க வர்ற income வந்து

இதுதான் வந்து ஒரு middle class ஓட நிலைமை. அதாவது என்னன்னா அவங்களுக்கு வர income வந்து போகறதுக்கே சரியா இருக்கும். so அவங்க அடுத்த மாசத்துக்காகத் திருப்பி திருப்பி உழைச்சிட்டே இருக்கணும். இது வந்து life full ஆ போகும் so இதுதான் வந்து ஒரு middle class ஓட நிலைமை. இதே ஒரு rich person ஓட cash flow pattern எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் rich people ஓட cash flow pattern எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா first அவங்களுக்கு ஒரு income வருது. அந்த income பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா expenses ல கொஞ்சம் போகும்